கம்பி எல்லா நெறையா வச்சிருக்காங்க வுட்டன் போட்ஸ்சு அங்க நிறைய இருக்கு.

பின்னாடி வந்துட்டு கோபுரங்கள் எல்லா இருக்கு.

முன்னாடி இருந்துட்டு ஒயர்ஸ் ஸெல்லாம் கனெக்ட் டாகி போகுது அந்த போ --

பக்கத்துல வந்து ரெண்டு பேர் பைக் வந்து போய்ட்ருகாங்க ரோட்ல .

இது ஒரு ரோடு பின்னாடி நெறைய மலை இருக்கு.

இது ஒரு சேலுன்னு நினைக்கிர அதனால பை பைக்ஸ் வெளியே வந்து மூணு பைக் நிக்குது.

பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க பஸ் வந்து ப்ளூ வித் வைட் கலர்ல இருக்கு.

பக்கத்துல வந்துட்டு ஒரு ப்ரூட் ட்ரீயு இருக்கு கீழ ஒரு ட்ரம் இருக்கு அதுக்கு பக்கத்துல கிரீன் கலர் சீட்டு இருக்கு.

செகண்ட் ஃப்ளோர்ல வந்து ப்ளூ ஷர்ட் போட்டுட்டு ஒருத்தர் நின்னுட்டு இருக்காரு.

பாட்டில்ல நெறைய தண்ணி ஊத்தி வெச்சிருக்காங்க ஆறு பேர் உக்கார்ர மாரி சேர்ஸ் இருக்கு.

முன்னாடி புத்தர் செல இருக்கு நாலு தலகாணி இருக்கு.

மேல வந்துட்டு புரோட்டின் ஃபுட்ஸு இருக்கு.

குச்சி எல்லா கல்லு மேல சாச்சி வெச்சிருக்காங்க.

இந்த எடத்துல பாத்தீங்கனா பெரிய பெரிய ட்ரீஸ்ஸெல்லா இருக்கு.

உள்ள இருந்துட்டு வீல் மாறி நறைய இருக்கு பா--

அதுல ஒரு லேடி வந்து திரட்மில் மேல நின்னுட்ருக்காங்க.

பக்கத்துல அவங்க வச்சிருக்கிறல நறைய பெரிய மீனு இருக்கு சின்ன மீனு இருக்கு ஒரு கிளாத் போட்டு அது மேல மீன் எல்லா வச்சிருக்காங்க.

இது ஒரு ஆட்டோ கேர் அந்த ஆட்டோ கேர் பேரு புதுகாளியம்மன் ஆட்டோ கேர் போட்ருக்கு.

பாக்க கேர்ள் மாரி தா இருக்காங்க இவங்க வந்து டிரஸ் வந்து ஒயிட் கலர் ல போட்ருக்காங்க வித் பட்டியாலா மாரி ஒரு ஃபேண் போட்ருக்காங்க.

பக்கத் மேல வந்து ஸ்டேர்ஸ்லா வச்சிருக்காங்க. சின்னதா ஒரு ரூம் மாரி இருக்கு ஆன அதுல டோர்ஸ் இல்ல.

இந்த ஹோட்டல இருந்துட்டு நெறய டேபிள் சேர்லா இருக்கு.

இது ஒரு ஷாப் இந்த ஷாப் பேரு டி_எஸ்_பி சோடா அண்டு காஃபி ஷாப் .

தொ இது வந்து ஆட்டோ ஸ்டேண்டுன்னு நெனைக்கற.